Scriptகள் மற்றும் Functionகளுடன் சிலாப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு சிலாப் இல் பைல் formatகள் குறித்த சுருக்கமான அறிமுகத்தை பார்க்கலாம்
பல கமாண்ட் களை இயக்க வேண்டி இருக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் களை ஒரு பைல் ஆக சிலாப் எடிட்டர் இல் எழுதுவது சுபலபமாக இருக்கும்
இவை ஸ்கிரிப்ட் fileகள் எனப்படும்
அப்படிப்பட்ட ஸ்க்ரிப்ட் பைலில் எழுதப்பட்ட கமாண்ட் களை இயக்க எக்ஸெக் பங்ஷன் ஐ அதன் பின்னால் ஸ்கிரிப்ட் fileஇன் பெயரை சேர்த்து பயன்படுத்தலாம்
இந்த பைல் களின் எக்ஸ்டென்ஷன் அவற்றின் உள்ளடக்கத்தை பொருத்து பொதுவாக sce அல்லது sci sci எக்ஸ்டென்ஷன் உள்ள பைல் களில் உள்ளது சிலாப் பங்ஷன் andஒர்
யூசர் டிஃபைண்ட் functionகள் இந்த பைல்களை இயக்குவது functionகளை சிலாப் என்வைரன்மென்ட் இல் லோட் செய்கிறது ஆனால் செயலாக்குவதில்லை
மாறாக sce எக்ஸ்டென்ஷன் உள்ள பைல் களில் சிலாப் பங்ஷன் மற்றும் யூசர் டிஃபைண்ட் functionகள் ஆகியன இருக்கலாம் எக்ஸ்டென்ஷன் ஐ sce மற்றும் sci எனப்பெயரிடுவது விதி இல்லை இது சிலாப் கம்யூனிட்டி கொண்டுள்ள பாரம்பரியம்
சிலாப் கன்சோல் விண்டோ ஐ கணினியில் திறப்போம்
கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் பிடியூடி கமாண்ட் ஐ டைப் செய்து நடப்பு டைரக்டரி ஐ அடையாளம் காண்போம்
சிலாப் கன்சோல் விண்டோ வின் டாஸ்க் பார் க்குச் சென்று எடிட்டர் ஆப்ஷன் மீது சொடுக்கி சிலாப் எடிட்டர் ஐ திறக்கவும்
ஒரு பைல் இல் நான் ஏற்கெனெவே கமாண்ட் களை டைப் செய்து helloworldஸ்கே என சேமித்துள்ளேன்
ஆகவே அந்த பைல் ஐ ஒப்பன் ஆ பைல் ஷார்ட்கட் இக்கான் மூலம் திறப்பேன்
helloworldஸ்கே பைல் ஐ தேர்ந்து சொடுக்கி திறக்கிறேன்
புதிய பைலில் நீங்கள் கமாண்ட் களை டைப் செய்து நடப்பு டைரக்டரி இல் helloworldஸ்கே என பைல் மேனு மூலம் சேமிக்கலாம்
சிலாப் எடிட்டர் மேனு பார் இல் எக்ஸிக்யூட் பட்டன் க்கு சென்று சிலாப் ஆப்ஷன் இல் லோட் ஐ தேர்க
இது பைல் ஐscilab கன்சோல் இல் ஏற்றும்
கன்சோல் இல் பைலை ஏற்றியதும் ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்ப்பது போல வெளியீட்டைத் தருகிறது அதில் commandகள் மற்றும் அவற்றுக்கான வெளியீட்டைக் காணலாம் இப்போது ஆ இன் மதிப்பை 1 ஆக மாற்றலாம்
எடிட்டர் இல் பைல் மேனு க்குச்சென்று சேவ் ஐ சொடுக்கவும் மேலும் ஸ்கிரிப்ட் பைல் க்கான பத் ஐ கொடுத்து நாம் ஸ்கிரிப்ட் ஐ நேரடியாக சிலாப் இன்டர்பிரிட்டர் இல் எக்ஸெக் கமாண்ட் மூலம் இயக்கலாம் எக்ஸெக் அடைப்புகளில் இரட்டை மேற்கோள்களில் helloworldஸ்கே அதுவே பைல் பெயர்
Enter ஐ அழுத்தவும் எக்ஸெக் பங்ஷன் மூலம் கிடைத்த வெளியீட்டைப் போலவே ஸ்கிரிப்ட் பைல் மூலமும் கிடைக்கிறது
இப்போது Functionகள் குறித்து பார்க்கலாம் பங்ஷன் டெஃபினிஷன் துவங்குவது கீவர்ட் ஆன பங்ஷன் உடன் முடிவது கீவர்ட் ஆன எண்ட்ஃபங்க்ஷன் உடன்
சிலாப் எடிட்டர் ஐ பயன்படுத்தி பங்ஷன் பைல் ஐ functionஸ்சி இல் சேமித்துள்ளேன்
அதை திறக்கிறேன் பார்ப்பது போல பங்ஷன் இங்கே டிஃபைன் ஆகியுள்ளது
இவற்றில் டிக்ரீஸ் வெளியீட்டு பாராமீட்டர் மற்றும் ரேடியன்ஸ்
உள்ளீட்டு பாராமீட்டர் பங்ஷன் இன் பெயர் radians2டிக்ரீஸ்
இந்த பங்ஷன் ஐ சிலாப் இல் எக்ஸிக்யூட் மேனு ஆப்ஷன் மூலம் லோட் செய்கிறேன் பங்ஷன் இப்போது சிலாப் கன்சோல் இல் லோட் ஆகியுள்ளது இதை எக்ஸெக் கமாண்ட் மூலமும் லோட் செய்யலாம் பங்ஷன் லோட் ஆகிவிட்டதானால் அதை எப்போது வேண்டுமானாலும் ஏனைய சிலாப் பங்ஷன் போல குறிப்பிட்ட argumentகளை பங்ஷன் க்கு பாஸ் செய்து அழைக்கலாம்
பெர்சென்ட் குறியை கொஞ்சம் கவனித்து அது ஏன் இருக்கிறது என நினைவு கூருங்கள்
இப்போது 160pi2 ன் radians2டிக்ரீஸ் மற்றும் பி4 ன் radians2டிக்ரீஸ் க்கு மதிப்பை கண்டுபிடிக்கலாம்
radians2டிக்ரீஸ் பெர்சென்ட் பி2
மற்றும் radians2டிக்ரீஸ் பெர்சென்ட் பி பை 4 பி4 இப்போது நாம் காண்பது ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளீடு மற்றும் வெளியீட்டு
argumentகளுடன் கூடிய ஒரு பங்ஷன்
இந்த பங்ஷன் போலார் coordinateகளை உள்ளீட்டு ஆர்குமென்ட் ஆக பெற்று ரெக்டாங்குலர் coordinateகளை வெளியீட்டு argumentகளாக தருகிறது நான் ஏற்கெனெவே டைப் செய்துள்ள பைல் ஐ திறக்கிறேன் பங்ஷன் polar2ரெக்ட் க்கு இங்கே உள்ள எக்ஸ் மற்றும் ய் ஆகியன வெளியீட்டு parameterகள் மற்றும் ர் உம் தேட்ட உம் உள்ளீட்டு parameterகள் இந்த பங்ஷன் ஐ சிலாப் இல் எக்ஸெக் ஆப்ஷன் மூலம் லோட் செய்யலாம்

பங்ஷன் லோட் ஆன பின் அதை கால் செய்ய வேண்டும்
இந்த பங்ஷன் க்கு இரண்டு உள்ளீட்டு argumentகள் மற்றும் இரண்டு வெளியீட்டு argumentகள் தேவை ஆகவே ர் 2 தேட்ட 45 இப்போது நாம் சொல்வது எக்ஸ்1 காமா ய்1 வெளியீட்டு parameterகள்
எக்குவல் டோ பங்ஷன் பெயர் polar2ரெக்ட் அடைப்புகளில் ர் காமா தேட்ட
Enter ஐ அழுத்தவும் எக்ஸ்1 மற்றும் ய்1 இன் மதிப்புகளைக் காணலாம்
சிலாப் இல் ஒரு சுவாரசியமான அம்சம் நீங்கள் எத்தனை பங்ஷன் களை வேண்டுமானாலும் ஒரே sci பைல் இல் அழைக்கலாம்
நாம் நினைவில் இருத்த வேண்டியது முன்னிருப்பாக பங்ஷன் இல் டிஃபைன் செய்த variableகள் அனைத்தும் லோக்கல் லே இந்த குறிப்பிட்ட பங்ஷன் இல் உள்ள வேரியபிள் களின் செல்லுபடி எண்ட்ஃபங்க்ஷன் என்னும் பங்ஷன் டெஃபினிஷன் கீவர்ட் உடன் முடிந்துவிடும்
இந்த அம்சத்தின் சாதகம் என்னவென்றால் ஒரே வேரியபிள் பெயரை வெவ்வேறு பங்ஷன் இல் பயன்படுத்தலாம்
குளோபல் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தினால் ஒழிய இந்த variableகள் குழப்பத்தை விளைவிக்க மாட்டா
குளோபல் variableகள் குறித்து மேலும் அறிய ஹெல்ப் குளோபல் என டைப் செய்க
எந்த ஒரு வேரியபிள் ஐயும் பங்ஷன் இனுள் கண்காணிக்க டிஸ்ப் தேவையாகும்
ஒரு பங்ஷன் பைல் இனுள் ஒரு செமிகோலன் 160 ஐ ஸ்டேட்மெண்ட் இன் கடைசியில் இடுவதன் விளைவை நீங்களே சோதிக்கலாம்
மேலும் இதை டிஸ்ப் statementகளுக்கு சோதிக்கலாம் இன்லைன் Functionகள் Functionகள் என்பன கோடு ன் பகுதிகள் அவற்றுக்கு நன்கு டிஃபைன் செய்த உள்ளீடு மற்றும் வெளியீடு மற்றும் லோக்கல் variableகள் உண்டு
ஒரு பங்ஷன் ஐ டிஃபைன் செய்ய சுலபமான வழி கமாண்ட் deff ஐ பயன்படுத்துவது சிலாப் in லைன் functionகளை உருவாக்குவதை அனுமதிக்கிறது
அவை பங்ஷன் இன் பாடி சிறியதாக இருக்கும் போது மிகவும் பயனாகும் இதை பங்ஷன் deff இன் உதவியுடன் செய்யலாம் இது இரண்டு ஸ்ட்ரிங் parameterகளை எடுத்துக்கொள்ளும்
முதல் ஸ்ட்ரிங் டிஃபைன் செய்வது பங்ஷன் க்கான இடைமுகம் இரண்டாம் ஸ்ட்ரிங் டிஃபைன் செய்வது பங்ஷன் இன் statementகள்
டெஃப் கமாண்ட் சிலாப் இல் பங்ஷன் ஐ டிஃபைன் செய்து லோட் உம் செய்கிறது
ஆகவே டெஃப் கமாண்ட் டிஃபைன் செய்த ஒரு பங்ஷன் ஐ எக்ஸிக்யூட் மேனு ஆப்ஷன் மூலம் லோட் செய்யத்தேவையில்லை
இந்த கருதுகோளை விளக்க ஒரு உதாரணம் இன்லைன் பங்ஷன் ஐ நான் எழுதியிருக்கும் inlineஸ்சி பைல் ஐ திறக்கிறேன் எடிட்டர் விண்டோ வை மறு அளவாக்குகிறேன்
முன் சொன்னது போல முதல் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் பங்ஷன் ஐ டிஃபைன் செய்கிறது மற்றும் இரண்டாம் ஸ்ட்ரிங் பங்ஷன் இன் statementகளை டிஃபைன் செய்கிறது இந்த பங்ஷன் ஐ சிலாப் எடிட்டர் இல் லோட் செய்வோம்

degrees2ரேடியன்ஸ் அடைப்புகளில் 90 மற்றும் degrees2ரேடியன்ஸ் அடைப்புகளில் 45 இன் மதிப்புகளைக் காண இதை பயன்படுத்துவோம்
பங்ஷன் அழைக்க வேண்டியது மற்ற functionகளை மட்டுமல்ல
தன்னையே கூடத்தான்
இதுவே ஒரு பங்ஷன் இன் ரிகர்சிவ் காலிங்
உதாரணமாக ஒரு இன்டிஜர் இன் பாக்டோரியல் ஐ கண்டுபிடிக்க ஒரு பங்ஷன் ஐ எழுதும் போது இது தேவைப்படும்
சிலாப் இல் பைல் formatகள் குறித்து மேலும் விளக்குவோம் முன் சொன்னது போல சிலாப் இரண்டு பைல் formatகளை பயன்படுத்துகிறது
அவை ஸ்கே பைல் பார்மேட் மற்றும் ஸ்சி பைல் பார்மேட்
sce பைல் எக்ஸ்டென்ஷன் உள்ள பைல் கள் ஸ்கிரிப்ட் fileகள் ஆகும்
அவற்றில் இன்டராக்டிவ் வகை சிலாப் செஷன் இல் நாம் என்டர் செய்யும் சிலாப் கமாண்ட் கள் உள்ளன அவற்றில் பங்ஷன் ஐ டாக்குமென்ட் செய்ய பயனாகும் கமெண்ட் வரிகளும் உண்டு
மேலும் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க கமாண்ட் எக்ஸெக் ஐயும் பயன்படுத்தும்
sci பைல் எக்ஸ்டென்ஷன் உடன் உள்ளவை பங்ஷன் fileகள் அவை பங்ஷன் statementஉடன் துவங்கும்
ஒரு ஸ்சி பைல் இல் பல பங்ஷன் definitionகள் இருக்கலாம்
அவை ஒவ்வொன்றிலும் பங்ஷன் argumentகள் அல்லது மதிப்பீடு செய்யப்பட்ட வெளியீட்டு variableகள் மீது செயலாகும் சிலாப் statementகள் இருக்கலாம்
இத்துடன் சிலாப் ல் Scriptகள் மற்றும் Functionகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சிலாப் இல் உள்ள இன்னும் பல functionகள் பின் வரும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் களில் சொல்லப்படும்
ஆகவே சிலாப் இணைய இணைப்புகளை பார்த்திருங்கள்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
மேலும் தகவல்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா